உம் okay எல்லாம் சரியாயிடுச்சு

இல்லை wo~ job தான் தேடிட்டு இருக்கேன்.

சரி சரி எதுவும் company கு interview ஏதும் போனியா try பண்ணிட்டு உம் போனே தில்லை நகர்ல ஒரு office போனேன். அப்படியா அஹ் ஆமா இந்த தில்லைநகர்ல நுழைஞ்ச உடனே ICICI bank இருக்கும்ல அது பக்கத்துல ஒரு ten park solution இருக்கும்ல அங்க போனேன்

இல்லை ஒரு one month முன்னாடி எடுக்கிறாங்கன்னு சொல்லி interview attend பண்ணேன்.

attend பண்ண உடனே night shift first இப்ப சொல்லும் போது ப~ ம~ afternoon அப்படி இருக்குன்னு சொன்னாங்க கடைசியில வந்து அங்க interview வந்து ஆள் எடுக்கிறதை வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. stop பண்ணி வைக்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் night shift க்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் இனிமேட்டு எடுக்கறதா இருந்தா எடுப்போம். அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இது பண்ணி wa~ wait பண்ண சொல்லி இருக்காங்க. சரி சரி ஆமா இப்போ வந்து பெரிய பெரிய company லயுமே வந்து இப்ப வந்து வேலை இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து அதாவது இப்ப ஒரு two years க்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்துட்டு join பண்ணியிருப்பாங்கல்ல அப்ப வேலை பார்த்தவங்க எல்லாம்~ இப்ப வந்து resign பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. resign பண்ண சொல்லிட்டு புதுசு புதுசா ஆள் எடுக்குறாங்க ஆமா அப்படித்தான் சொன்னாங்க அவங்களும் யாராவது relieve ஆனா நான் வந்து திரும்பி உங்களுக்கு call பண்றேன் ஆனா night shift தான் இது உங்களுக்கு ஒத்து வந்தா வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சரி

set ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு easy யாதான் இருக்கு அப்படினு சொல்லுவாங்க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

இல்லை அதெல்லாம் வந்து இந்த corona lockdown time த்துலதான் போல இப்ப எதுவும் சொல்லலை அப்படி ஒரு option லாம் ஓ சரி சரி எங்களோட அண்ணன் கூட வந்து அங்கதான் try பண்ணிட்டு இருக்காங்க அது ஏதோ மூணு interview வைப்பாங்களாம் night shift ஆ இருந்தாலும் பரவாயில்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு try பண்ணிட்டு இருக்கான் இல்லை நானும் அப்படித்தான் நினைச்சு போனேன் எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி night shift தான் எங்க வீட்டுல வேணவே வேணாங்கறாங்க அது என்னதான் இருந்தாலும் பயம் இருக்கும்ல பொண்ணு அப்படிங்கிற பயம் ஒண்ணு இன்னொன்னு வந்து health அ ரொம்ப பாதிக்கும் அப்படினு சொல்லி யோசிப்பாங்க.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 அதாவது night shift full ஆ பார்த்ததுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருவளையம் வந்து அதாவது பாத்தா ஒரு மாதிரி stress ஆ அப்ப~ எப்பவுமே அப்படியே இருக்கற மாதிரியே இருக்கும் அதனாலே பயப்படுவாங்க. ஆமா அவங்களோட cycle எல்லாமே வந்து அப்படியே மாறுதுல்ல அதனால ஆனா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் பெரிய பெரிய company லே எல்லாம் எப்படின்னா அஹ் two years முன்னாடி join பண்ணவங்க வந்து இப்ப அஹ் வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அடுத்து வந்து select பண்ணவங்களை கூட இன்னும் join பண்ண வைக்கல waiting ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க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 ஓ அப்படியா அத attend பண்ணியா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 ஆமா ஆமா அந்த மாதிரிதான் அதிகமா இருக்கும் ஆனா அது நமக்கு set ஆகுமா என்னாங்கறது தெரியாது நம்ம நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்ன set ஆகுதோ அதை வந்து நம்ம correct ஆ எடுத்துக்கணும் இல்லாட்டி நம்ம அங்க போயிட்டு waste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

அதனால கொஞ்சம் salary issue இருந்துச்சு அதனால நான் நின்னுட்டேன் அங்கயிருந்து அதுக்கப்புறம் இப்ப வேற company ல வந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அந்த company வந்து நல்லாயிருச்சு correct ஆ salary குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வேணா அங்க try பண்ணி பாருங்க என்ன என்ன company எங்க இருக்கு அதுவந்து BPOrelated தான் ஆஹ் நான் இப்ப உங்களுக்கு வந்து address வந்து நான் வாட்ஸாப்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இல்லை இப்போ நீங்க வந்து உடனே இன்னைக்கே கூட நான் try பண்ணுவேன் பேசுவேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு phone number கூட நான் தரேன் நீங்க அவங்க கிட்ட வந்து பேசலாம் உம் சரி இல்லை நானும் ஒரு office போனேன் எங்க என் தம்பி சொல்லி அங்கே full ஆ திரும்பியுமே அங்கேயே எப்பவுமே பகல் shift ஏ கிடையாது night shift மட்டும்தானாம் அதுவும்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 ஆமா ஆனா அது வந்து அந்த company அப்படின்னு இல்ல normal லா BPO இல்ல IT related ஆ எல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலுமே எல்லா company யிலயுமே அப்படிதான் இப்ப ஒன்பது மணி நேரம் வேலை சொல்லுவாங்க ஆனா பன்னிரண்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டுதான் விடுவாங்க ஆமா ஆமா அப்படித்தான்.

அந்த மாதிரி timing க்கு கிளம்பணும்னா இந்த மாதிரி வேலையா தான் இருக்கும்

ஆமா நம்ம system workITjob அப்படின்னு பார்த்தா வந்து அஹ் night shift இல்லை அவங்க சொல்ற அந்த time த்துக்குதான் போகணும் அந்த மாதிரி இருக்கு. இதுன்னா சரி correct ஆ முடிச்சிருவாங்க ஆறு ஏழு மணிக்கு முடிச்சிருவாங்க correct ஆ ஆமா promoters எல்லாம் அஞ்சரைக்கு மேல இருக்கவே மாட்டாங்க அதனால சீக்கிரம் அந்த work வந்து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

அப்படி போயிருந்தாலே எனக்கு சரியா இருக்கும் போல அப்ப நான் வந்து அதை ஒரு இதா விட்டுட்டேன் போகலை பயந்துட்டு புதுசா attend பண்றதுன்னா கொஞ்சம் பயம் ஆமா ஆமா அது ஏன்னா என் friends ங்க எல்லாம் அங்க attend பண்ணிதான் போயிருக்குங்க வேலைக்கே select ஆயி உங்க friend எங்க வேலை பாத்துட்டு இருக்காங்க எந்த எது campus interview சொல்றிங்களா நீங்க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 ஓ சரி சரி அது வச்சு நான் வந்து அப்ப பயம் பயமா இருக்கும் எப்படி attend பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க அந்த இது எனக்கு தெரியல ஆனா என் friends ங்க எல்லாமே வந்து அதுல select ஆகிதான் job போயிருக்காங்களே ஓ சரி சரி இல்ல நம்ம அப்பயே கொஞ்சம் ஆமா ஒரு பொண்ணு வந்து CTS ல வேலை பாக்குறா CTS லையா okay okay இங்க திருச்சியா சென்னையா

ஓ சரி சரி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 okay okay இல்லை அது ஆமா என் கூட படிச்சவளுமே அப்படித்தான் campus interview select ஆயி இப்போ infosys ல வேலை பார்த்துட்டு இருக்கா போகும்போது பதினோராயிரம் ரூபாய் சம்பளத்துக்குதான் போனா நான் சொல்றது எப்பன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து பதினோராயிரம் அதிகமா தான இருக்கும் உங்களுக்கு ஆமா ஆமா அதனால இப்போ அந்த amount க்கு வந்து அவங்க salary க்கு அந்த work பார்க்க போயிருந்தாங்க இப்ப அவங்களுக்கு salary நல்லா increment ஆயிருச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ஆமா அப்படிதான் போகுதுங்க பாதி பேரு சரி அப்ப இல்லை இப்ப வேலைக்கு அலையை வேண்டியதா இருக்கு

அதுல எல்லாம் நீங்க பதிவு பண்ணி வைங்க linkedin ல பதிவு பண்ணி வைங்க அந்த மாதிரி நீங்க பதிவு பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு எ~ notifications வரும். நீங்க அதை வச்சு நீங்க அங்க அங்க போயி interview attend பண்ணும் போது கொஞ்சம் easy ஆ இருக்கும் உங்களுக்கு. ஆமா அது okay ஆனா எங்க வீட்டுல என்ன problem ன்னா இந்த ஊருக்குள்ளேயே இருக்கணும். வெளியூருன்னா வந்து போயி இடம் த~ இது பண்றது சாப்பாடு இது அதுக்கு ஒரு பணம் காசு ஆகும். இப்ப salary ஏ கம்மியா குடுத்தாங்கன்னா திருப்பியும் அதுக்கே correct ஆயிரும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஆமா ஆனா நீங்க வெளியில போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்ல dot com ல இருந்து நீங்க work from home ஏ நிறைய பாக்கலாம் இப்ப flipkart amazon லாம் இருக்குல்ல அதுல வந்து customer care வேலை கூட இருக்குது நமக்கு

customer care அ வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்~ அவங்களோட எப்படி அவங்களுக்கு அதாவது இப்ப parcel வரலை receive ஆகலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து call பண்ணி கேப்பாங்க நீங்க அதுக்கான detail லாம் குடுப்பீங்க இப்ப நாம customer care call பண்ணுவோம்ல flipkart குலாம் அது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த work கொடுப்பாங்க அது ஒரு ரெண்டு மூணு round interview வச்சு select பண்ணி work from home ல இருக்கு அது மாதிரி ஒரு process வந்து இருக்குது உம் உம் சரி நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல உள்ள ஒரு HR number கூட எனக்கு தெரியும் நான் அஹ் வந்து try பண்ணேன் அப்புறம் என்னோட family situation அது correct ஆன time ல set பண்ணி என்னால கொடுக்க முடியலை வீட்டுல system இல்லை இந்த மாதிரி இருக்கறதுனால நான் வந்து அதை வேணாம்னு சொல்லிட்டேன்

சரி நீங்க அப்போ அந்த முன்னாடி ஒரு office address உம் தர்றேன்னீங்க இல்லை அதுவும் கொடுங்க HR number உம் கொடுங்க நான் வேணா கேட்டு விசாரிச்சு பார்க்கிறேன் என்னா சொல்றாங்கன்னு

உம் குடுங்க note பண்ணிக்கோங்க

rainbow technology rainbow technology first number twenty-nine number twenty-nine rainbow technology twenty-nine rainbow technology ஆஹ் near

tollgate திருச்சி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 அந்த area உங்களுக்கு சரி அது மாடில இருக்கு. அந்த company மாடிலதான் இருக்கும் உங்களுக்கு சரியா ஆகல அப்படின்னா நான் contact number தரேன் நீங்க அதையும் note பண்ணிக்கோங்க ஹம் சரி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 ஆஹ் தரேன் nine three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

six zero ஆஹ்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

double seven ஆஹ் okay இந்த number க்கு call பண்ணா சொல்லுவாங்களா ஆஹ் இந்த number க்கு call பண்ணீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இப்ப வந்து நான் work பண்றப்ப இங்க வந்து அந்த company எதோ வேற கொஞ்சம் கொஞ்சம் long ல கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டிருந்தாங்க எனக்கு சரியா தெரியலே. ரொம்ப நாள் ஆச்சு அங்க work பண்ணி relieve ஆயிட்டேன் உம் okay வா call ready பண்ணி call பண்ணி நீங்க கேட்டுப் பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க இது பண்ணிப்பாங்க உம் okay அது எப்படி weex five days work ஆ six days work ஆ அங்க five days தான் work saturday sunday உங்களுக்கு leave தான்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 அதுனால problem இருக்காது நீங்க வீட்டுவேலையுமே பாத்துக்கலாம் உங்களோட வேலையும் அந்த five days ல வந்து முடுச்சுக்கலாம்ல உம் சரி okay நான் கேட்கிறேன் விசாரிக்கிறேன் அவங்க கிட்ட

HRnumber தரேன் இது ரெண்டுக்குமே நீங்க try பண்ணிட்டு வந்து எனக்கு call பண்ணி inform பண்ணுங்க நான் அடுத்து வேற நிறைய num~ அஹ் job இருக்கு நீங்க திடீர்ன்னு இப்போ call பண்ணி பேசவும் நான் வந்து எப்படி எடுக்~ அஹ் இது பண்றதுன்னு எனக்கு தெரில நான் அப்புறமா note பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு call பண்றேன் நான் இன்னொருநாள் free யா இருக்கப்போ call பண்றேன் அஹ் இவங்க ரெண்டு பேர் கிட்டயுமே பேசிட்டு நான் உங்களுக்கு call பண்றேன் okay okay ஆஹ் இப்ப number தரேன் note பண்ணிக்கோ

nine seven ஆஹ் nine seven

eight zero

nine eight double eight double seven double eight double seven ஆஹ் okay நீங்க குடுத்ததா அப்ப உங்க பேரு சொல்லனுமா இல்ல நாங்களா பேசுற மாதிரி பேசலாமா இல்ல என் friend refe~ refer பண்ணாங்க என் பேரு அவங்களுக்கு தெரியாது தெரியாது மறந்துருப்பாங்க ரொம்ப நாளாச்சு என் friend வந்து refer பண்ணாங்க அஹ் அப்படினு சொல்லி

நான் இது இவ்வளவு படிச்சிருக்கேன் எனக்கு வந்து job வந்து இப்போ தேவைப்படுது அப்படினு சொல்லி பேசுங்க okay வா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

உம் okay okay நீங்க பேசிட்டு எனக்கு call பண்ணுங்க உம் சரி okay உம் சரி அப்புறம் வீட்ல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க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

இப்ப உங்கள்ட்ட தான் வேலைய பத்தி கேக்க சொன்னாங்க அஹ் அந்த பொண்ணுகிட்ட கேளு அந்த பொண்ணுகிட்ட கேளு உன் friend ட்ட அப்படி இப்படின்னு நான் free யா இருக்கப்ப தான் பேசுவேன் friend ங்ககிட்ட எல்லாம் யார்டையுமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சிருந்தேன்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 ஆஹ் சரி okay சரி okay பாருங்க நான் கூப்படுறேன் அப்பறமா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 ஒவ்வொருத்தரோட வாழ்வில இருந்துமே education அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா அதுதான் ஒருத்தனோட வெற்றிக்கான எதிர்காலத்தோட ஒரு கொடியா இருக்குது நம்ம கல்வியில எவ்வளவு சிறந்த ப~ பறக்கறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா கல்வி கத்துக்கிடாம யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது basic அ கடையில போயி காசு கொடுத்து எதுவும் வாங்குனா கூட அவங்க மீதி தர்றதுக்கு நமக்கு at least கணக்கான ஒண்ணாவது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அதுக்காகதான் இப்போ சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரை எல்லாரையும் கல்விக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப important கொடுக்குறாங்க ஏதாவது போயி leave போடாம செய்யாமயா போய் அவன் படிக்கணும் அவன் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நாளை பின்ன எல்லாரும் அவன மதிக்கணும் அப்படின்றதுக்காகவே படிப்புல இருந்து பெரிய எவ்வளவோ MAMphil என்னென்னமோ நிறைய படிக்க வச்சு அஹ் பேருக்கு பின்னாடி படிக்கிறோம் பேருக்கு பின்னாடி இத்தனை degree வாங்கி இருக்கான் அப்படின்றதுக்காகவும் படிக்க வைக்கிறாங்க அவனோட அறிவாற்றலை வளர்த்துக்கிறதுக்காகவும் படிக்க வைக்கிறாங்க ஏன்னா அவன் படிக்கிறது மூலமா தான் அவன் கிட்ட இருக்கிற பல கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே அவனுக்கான பதில் அவனுக்கு கிடைக்கும் அவன் படிக்கிறதுனால அவனுக்கு நல்ல நன்மைகள் எல்லாமே வந்து சேரும் அவன் வந்து அவனுக்குரிய talent என்ன அவன் என்னவா ஆகணும் அப்படின்றதை அவனே சுயமா சிந்திக்க முடியும் இவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவன் படிக்க தேவையில்ல அவன் படிக்கிறது மூலமா அவனுக்கு நாலு இதை கத்துப்பான் அது மூலமா ஓ இதை படிச்சா நாம இந்த வழியில போலாம் இதை படிச்சா இதுவாகலாம் அப்படின்னு அவனாலயே அவன வந்து கேள்வி கேட்டு அவனுக்குள்ளயே அவனே கேள்வி கேட்டு அவனே அவன் திறனை வந்து வளர்க்க முடியும் கல்வியை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அது வந்து நம்ம மனதை வெளிப்படுத்தறது இல்லாம நமக்குள்ள இருக்கிற பல ஆஹ் கேள்விகள் சிந்தனைகள் விதைகள் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு தீர்வளிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம அஹ் நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம வேலைக்கு போறதுக்கான தகுதி நமக்கு இருக்கா நம்மளால அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் பார்க்க முடியுமா செய்ய முடியுமா அப்படின்றது நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை பார்ப்பாங்க கம்மியா படிக்கிறதுக்கும் கம்மியா வேலை பார்ப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படித்தான் நம்மளும் இருக்கோம் நம்ம நல்லா படிச்சோம் நல்லா பெரிய வேலைக்கு போனா கை நிறைய சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம் இப்ப வர system லாம் education அப்படின்றதே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி மாத்திக்கிட்டே வர்றாங்க மாணவர்கள் வந்து school students வந்து class போய்தான் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது வீட்டுல இருந்துகிட்டேவும் online ல படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் system கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த காலத்துல பள்ளிக்கே போக மாட்டாங்க அந்தப் பக்கமே மழைக்கு கூட நான் அந்தப் பக்கம் ஒதுங்குனது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்தக் காலத்துல என்னனாலும் நீ படிச்சுதான் ஆகணும் படிச்சாதான் நாளை பின்ன உன்னை மதிப்பாங்க அப்படின்றதுக்காகவே படிக்கணும் படிக்க எல்லாரும் வைக்கிறாங்க ஏன்னா அப்ப இருக்கிறவங்க படிப்பறிவு எதுவுமே தெரியாம என்ன பேசுவோம் என்ன பண்றோம்ன்னு எதுவுமே இல்லாம இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க நம்ம ஒண்ணு கேட்கிறதுக்குள்ள அவங்க அடுத்தடுத்து என்னென்ன question கேட்போம் அப்படின்னு prepare ஆகி எல்லாத்துக்கும் answer சொல்ற அளவுக்கு அவங்க knowledge இப்ப இருக்கிற படிப்பு system அப்படி இருக்கு ஏன்னா எல்லாரும் படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற காமராஜர் ஐயா வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்காரு ஏன்னா மாணவர்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு படிக்காம tea கடையில அங்க செருப்பு தைச்சு அந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் படிக்கணும் நம்மதான் படிக்கலை அவங்களாவது படிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து பல இடத்துல அமைத்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஆஹ் school க்கு வந்தா நமக்கு அந்த அவங்க ஆஹ் வேலை பார்க்கிறது எதுக்கு நாலு வேலை சாப்பிடணும் அப்படின்றதுக்காகதான் அந்த சாப்பாடை நம்மளே scho~ school ல குடுத்திருவோம் அப்படி குடுத்தா அவங்க school க்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சதுதான் அந்த scheme படி அப்படியே எல்லாரும் படிச்சு படிச்சு இப்ப பல பேர் பல இடத்துல பல பேருக்கு அதிகாரியாவும் எவ்வளவோ பெரிய நல்ல ஒரு இடத்துல எல்லாம் இருக்காங்க படிக்கறது மூலமா எத்~ எவ்ளோளவு வேலைகள் இருக்கு அதனாலதான் இப்ப government ஏ TNPSC அப்படின்னு கொண்டு வந்து group four group two group o~ one அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அது மூலமா அவங்க படிச்சு அவங்க வந்து நல்ல ஒரு வேலையில போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க TNPSC மட்டும் இல்லை state government மட்டும் scheme கொண்டுவரல central government ம் படிக்கிறதுக்காக SSC அந்த மாதிரி நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க நம்ம degree வாங்கிட்டா போதும் அதோட அவ்வளவுதான் அப்படி எல்லாம் கிடையாது அதுக்கு மேற்கொண்டு நம்ம வேலைக்கும்

நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அதுவும் இல்லாம நம்ம இப்போ twelfth ல eleventh ல நல்லா mark எடுக்கணுன்றதுக்காக அங்க school லயும் முட்டி முட்டி படிக்கிறோம் அங்க நல்ல mark எடுக்கறது மூலமா IASIPSMBBS அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆகறோம் அதுக்கும் அஹ் சின்ன சாதாரண ஏழை வீட்டுல இருக்கிற பையனாலயும் ஆக முடியும் பெரிய பணக்கார வீட்டில இருக்கிற பையனால ஆக முடியும் தேவை கல்விதான் கல்வி ஒண்ணு அஹ் அறிவு இருந்தா போதும் அவன் இந்த பையன் இந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பையன் எல்லாம் கிடையாது அவனாலயும் படிக்க முடியும் அவனும் சாதிப்பான் அப்படின்றது நமக்கே தெரியும் அதுவும் இல்லாம இப்ப இருக்க system த்ல இங்கிலீஷ் medium படிச்சா தான் நல்லது தமிழ் மொழிய படிக்கறதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அதனாலதான் தமிழ் medium school இருக்கிற இதைவிட இங்கிலிஷ் medium school தான் அதிகமா இருக்கும் அதுவும் international schools எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ரெண்டுமே ஒண்ணுதான் இங்கிலிஷ்ல படிச்சாலும் ஒண்ணுதான் தமிழ்ல படிச்சாலும் ரெண்டுமே ஒரு language அவ்வளவுதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான் தமிழ்ல படிச்சாலும் நம்ம திரும்ப இங்கிலிஷ் கத்துக்கிறதுனால ஒண்ணும் இல்லை தமிழுக்கும் கொஞ்சம் important கொடுக்கணும் ஏன்னா அதுவும் கல்வியில வந்து ஒரு தனி மனிதன் எப்படி வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி அதை வந்து வெளிப்படுத்தும் அதுவும் இல்லாம படிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது அவனுக்கு வந்து அவனோட அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவே school லயே அஹ் பல போட்டிகள் எல்லாம் வைக்கிறாங்க பேச்சுப்போட்டி, கவிதைப் போட்டி அந்த மாதிரி போட்டிகள் வச்சு அவனோட skills அ வந்து என்ன செய்றாங்கன்னா develop பண்றாங்க எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டே இருந்தா அவனுக்கும் கொஞ்சம் refresh வேணும் இதுல தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக நிறைய அவன் தேடணும் அவன் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே பல இது கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற இந்த உலகம் வந்து படிச்சாதான் மதிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு படிச்சோம்னா இவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கான் அப்படிங்கற மாதிரி இவன் படிக்காதவன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மள ஆஹ் வச்சுட்டாங்க இந்த இது அப்படி கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் degree எவ்வளவோ degree நிறைய இருக்கு நம்ம மேற்படிப்பு உயர்கல்வில நல்லா படிக்கலாம் படிச்சாலே போதும் நல்லா படிச்சுட்டே போனா நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் நல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு என்னதுன்னா ஆஹ் சிறு வயசுல இருந்தே சின்ன வயசுல அதான் சின்ன பிள்ளைங்க முதல்ல இருந்தே school க்கு play school கூட ஆரம்பிச்சிருக்காங்க play school ல இருந்து இங்க degree அதுக்கப்புறம் job க்கு படிக்கிறதுக்கு அஹ் government உம் TNPSCSSC அந்த மாதிரி பல scheme போனதுக்கு அப்புறம் IT field ல கூட engineering படிச்சவங்களுக்கு placement வச்சு IT அப்படியே உடனே உடனே கூட job உ நல்லா படிக்கிறவங்க நல்லா percentage வச்சிருக்கவங்களுக்கு உடனே உடனே job அந்த மாதிரிலாம் கொடுக்கிறாங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க education லயும் நம்மதான் அதுக்கான முன்னேற்றத்தை எடுத்து நம்மதான் அதுக்கான எல்லா அந்த வழியில போனா போதும் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி தனி மனிதன் ஒருத்தன் வளரணும்னா அவனுக்கு அந்த கல்வி இருந்தாலே போதும் அவன் எவ்வளவோ வளர்ந்துருவான் அவன் வளர்ந்தது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தையும் அவன் என்ன செய்வான்னு நல்லா பாத்துக்குவான் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு யாரோட கையையும் தே~ தேடிப்போய் தேவையில்லை அவனே படிச்சாலும் அவனே சொந்தமா கூட சில பேரு

நான் இதான் படிச்சிருக்கேன் நான் medical அஹ் mechanical engineering தான் படிச்சிருக்கேன்னா அந்த இதுதான் வைப்பேன்னு சொல்லிட்டு சில பேர் சொந்தமாவும் வச்சு வேலை பாக்கறாங்க

நம்ம தான் நம்மள improve பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது இல்லாம இப்ப படிக்க வைக்க வசதி இல்லைன்னு சி~ சின்ன வயசுலயே இப்ப அதுவும் ரொம்ப ம~ கஷ்டமான ஒண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட life வந்து அவங்க கெடுத்துடுறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க பெண்கள் வந்து என்ன செய்யணும் முத girls க்கு வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அவங்க வந்து கண்டிப்பா படிச்சா தான் உண்டு ஏன்னா இன்னொருத்தவங்கள depend பண்ணி எல்லாம் இருக்க முடியாது நான் பூ வாங்குவேன் பொட்டு வாங்குறதுக்கு கூட அவங்கள நம்ம வந்து தேடி இருக்க கூடாது நம்ம படிக்கணும் பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல பெண்கள் வீட்லயே முடக்கி

ரொம்ப முக்கியமான ஒண்ணு கண்டிப்பா அஹ் ஆண்களும் படிக்கணும் பெண்களும் படிக்கணும் ஆனா ரொம்ப நல்லா படிக்கிறது வந்து பெண்கள்தான் பெண்கள் படிச்சாதான் அவங்களுக்கு வெளியிலே இந்த சமூகம் வந்து அவங்களை மதிக்கும் so ஹம் education வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு.